ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனில் மூலக்கூறு மாதிரிகளை உருவாக்குதல் மற்றும் திருத்துதல் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது மூலக்கூறு மாதிரியில் ஹைட்ரஜன் அணுவிற்கு பதிலாக ஒரு செயல்பாட்டு குழுவை சேர்த்தல் பிணைப்புகளை சேர்த்தல் மற்றும் நீக்குதல் அணுக்களை சேர்த்தல் மற்றும் நீக்குதல் மற்றும் கன்டெக்ஸ்டுவல் மேனு என அழைக்கப்படும் pop உப் மேனு ஐ எவ்வாறு பயன்படுத்துதல் என கற்றல்
இந்த டுடோரியலைத் தொடர உங்களுக்கு ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் விண்டோ மற்றும் மூலக்கூறு மாதிரிகளை உருவாக்க பயன்படும் மாடல்கிட் பங்ஷன் ஆகியவை குறித்து தெரிந்திருக்க வேண்டும்
அது குறித்த டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும்
இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு
1204 ஜெஎம்ஒஎல் பதிப்பு 1222 மற்றும் ஜாவா பதிப்பு 7
ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனை திறக்க டாஷ் homeல் க்ளிக் செய்க
சியர்ச் பாக்ஸ் ல் டைப் செய்க ஜெஎம்ஒஎல்
திரையில் ஜெஎம்ஒஎல் ஐகான் தோன்றுகிறது
ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் விண்டோவை திறக்க ஜெஎம்ஒஎல் ஐகான் மீது க்ளிக் செய்க
ஏற்கனவே நாம் உருவாக்கிய ப்ரோபேன் மாதிரியுடன் ஆரம்பிக்கலாம் பைல் ஐ திறக்க டூல் பார் ல் ஒப்பன் பைல் ஐகான் மீது க்ளிக் செய்க
திரையில் ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
தேவையான பைல் உள்ள போல்டர் மீது க்ளிக் செய்க
என் பைல் டெஸ்க்டாப் ல் உள்ளது
எனவே நான் டெஸ்க்டாப் ஐ தேர்ந்தெடுத்து ஒப்பன் பட்டன் மீது க்ளிக் செய்கிறேன்
பைல் ஒர் யுஆர்எல் உரைப்பெட்டியில் பைல் பெயரை டைப் செய்க பின் ஒப்பன் பட்டன் மீது க்ளிக் செய்க
திரையில் ப்ரோபேனின் மாதிரி தோன்றுகிறது
ப்ரோபேனில் ஹைட்ரஜன்களுக்கு பதிலாக பின்வருவன போன்ற செயல்பாட்டு குழுக்களை வைக்க முடியும் ஹைட்ராக்சி அமினோ
ப்ளூரோ க்ளோரோ ப்ரோமோ போன்ற ஹாலொஜன்கள் மற்றும் பல
ப்ரோபேன் மூலக்கூறை ப்ரோபனால் ஆக மாற்ற அதில் ஹைட்ராக்சி குழுவை சேர்க்க விரும்புகிறேன்
மாடல் கிட் மேனு ஐ திறக்கவும்
இங்கே செயல்பாட்டு குழுக்களின் ஒரு பட்டியல் உள்ளது
ஆக்ஸிஜன் அணுவிற்கு அருகில் உள்ள பெட்டியில் குறியிடுக
முதல் கார்பன் அணுவுடன் இணைக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜன் அணு மீது க்ளிக் செய்க
ஹைட்ரஜன் அணு ஹைட்ராக்சி குழுவால் மாற்றப்பட்டது என்பதை கவனிக்கவும்
இங்கே ஆக்சிஜன் அணு சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது
ப்ரோபேன் இப்போது 1 ப்ரோபனால் ஆக மாற்றப்பட்டது இப்போது 1 ப்ரோபனாலை 2 க்ளோரோ 1 ப்ரோபனாலாக மாற்ற முயற்சிப்போம் மாடல் கிட் மேனு ல் இருந்து க்ளோரோ குழுவை தேர்ந்தெடுக்கவும்
இரண்டாம் கார்பன் அணுவுடன் இணைக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜன் மீது க்ளிக் செய்க
இப்போது 2 க்ளோரோ 1 ப்ரோபனால் மாதிரியைக் கொண்டுள்ளோம்
இங்கே க்ளோரின் பச்சை நிறத்தில் காணப்படுகிறது
எனர்ஜி மினிமைசேஷன் செய்து படத்தை டாட் மோல் பைல் ஆக சேமிக்கலாம்
இங்கே பயிற்சி
பின்வரும் மூலக்கூறுகளின் மாதிரிகளை உருவாக்கவும்3 ப்ரோமோ 1 ப்யூட்டனால் மற்றும் 2 அமினோ 4 க்ளோரோ பென்டேன் எனர்ஜி மினிமைசேஷன் செய்து படத்தை ஜெபிஇஜி பார்மேட் ல் சேமிக்கவும்
படத்தை வெவ்வேறு பைல் formatகளில் சேமிக்க டூல் பார் ல் சேவ் கரண்ட் வியூ ஏஎஸ் ஆன் இமேஜ் ஐகானை பயன்படுத்தவும்
நீங்கள் முடித்த பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும் இப்போது ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் விண்டோவிற்கு திரும்ப வருவோம்
ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனும் ஒருPop up மேனு ஐ தருகிறது
அந்த pop உப் மேனு ஐ இரு வெவ்வேறு வழிகளில் அணுகலாம்
மாடல் கிட் மேனு திறந்திருந்தால் அதை மூடவும்
மாடல் கிட் மேனு ல் கீழே வந்து எக்ஸிட் மாடல் கிட் மோடு மீது க்ளிக் செய்க pop உப் மேனு ஐ திறக்க பேனல் மீது ரைட் க்ளிக் செய்க
பேனல் ல் pop உப் மேனு தோன்றுகிறது
அணுக்களின் காட்சியை மாற்ற பல செயல்பாடுகளை pop உப் மேனு தருகிறது
இது பல்வேறு செலக்ஷன் மற்றும் ரெண்டரிங் தேர்வுகளைக் கொண்டுள்ளது
இந்த மேனு ல் உள்ள பல செயல்பாடுகள் மேனு பார் லும் உள்ளன
pop உப் மேனு ல் உள்ள ஐடம்கள் சுய விளக்கம் அளிப்பவை
அவற்றிற்கு ஒரு விரிவான விளக்கம் தேவையில்லை
pop உப் மேனு ஐ மூட ஜெஎம்ஒஎல் பேனல் மீது க்ளிக் செய்க
ஜெஎம்ஒஎல் லோகோ மீது க்ளிக் செய்வது pop உப் மேனு ஐ அணுக இரண்டாம் வழி ஆகும்
இது ஜெஎம்ஒஎல் பேனல் ன் கீழ் வலது பக்கம் உள்ளது
இப்போது இந்த மூலக்கூறை திருத்துவதையும் அதை ஈத்தேன் மூலக்கூறாக மாற்றுவதையும் காண்போம்
அதற்கு ஹைட்ராக்சி குழு க்ளோரின் குழு கார்பன்
மற்றும் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களை நீக்குவோம்
மாடல் கிட் மேனு ஐ திறக்கவும்
டிலீட் அட்டோம் க்கு அருகில் உள்ள பெட்டியில் குறியிடுக நீங்கள் நீக்க விரும்பும் அணுக்கள் மீது க்ளிக் செய்க
ஆக்சிஜன்
க்ளோரின்
மற்றும் கார்பன் அணு
ஈத்தேன் மூலக்கூறை உருவாக்க ஹைட்ரஜன்களை இந்த மூலக்கூறுக்கு சேர்க்க வேண்டும்
மாடல் கிட் மேனு ல் ஆட் ஹைட்ரோஜன்ஸ் தேர்வு மீது க்ளிக் செய்க
மூலக்கூறுக்கு இரு ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்க்கப்பட்டுள்ளது
இப்போது திரையில் ஈத்தேன் மாதிரியைக் கொண்டுள்ளோம்
ஆல்கீன்கள் மற்றும் ஆல்கைன்களை உருவாக்க கற்போம்
மூலக்கூறில் இரட்டை பிணைப்பை சேர்க்க மாடல் கிட் மேனு ஐ திறக்கவும்
டபிள் தேர்வை குறியிடவும்
ஈத்தேன் மூலக்கூறில் இரு கார்பன் அணுக்களுக்கு இடையேயான பிணைப்பு மீது கர்சரை வைக்கவும்
கார்பன் அணுக்களை சுற்றி சிவப்பு நிற வளையங்கள் தோன்றுகின்றன
அந்த பிணைப்பு மீது க்ளிக் செய்க
ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பாக மாற்றப்பட்டிருப்பதை கவனிக்கவும்
பேனல் ல் ஈத்தேன் மாதிரியைக் கொண்டுள்ளோம்
இப்போது ஈத்தேனை ஈத்தைனாக மாற்றுவோம் மாடல்கிட் மேனு ல் க்ளிக் செய்து டிரிப்பிள் தேர்வை குறியிடுக
ஈத்தேன் மூலக்கூறின் இரட்டை பிணைப்பு மீது கர்சரை வைத்து அதன் மீது க்ளிக் செய்க
இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பாக மாற்றப்பட்டுள்ளது
இது ஈத்தைன் மாதிரி ஆகும் மிக நிலையான வெளி வடிவமைப்பை பெற எனர்ஜி மினிமைசேஷன் செய்து சேமிக்கவும்
சுருங்கசொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது அல்கேன்களில் ஹைட்ரஜன்அணுவிற்கு பதிலாக செயல்பாட்டு குழுக்களை சேர்த்தல் அல்கேன்களை அல்கீன்கள் மற்றும் அல்கைன்களாக மாற்ற பிணைப்புகளை சேர்த்தல் அணுக்களை சேர்த்தல் மற்றும் நீக்குதல் மற்றும் pop up மேனு ஐ பயன்படுத்துதல்
பயிற்சியாக 2 ப்ளூரோ 13 ப்யூட்டடைன் மற்றும் 2 பென்டைன் மாதரிகளை உருவாக்குக மாதிரியின் காட்சியை வயர்ஃப்ரேம் ஆக மாற்ற pop உப் மேனு ஐ பயன்படுத்துக எனர்ஜி மினிமைசேஷன் செய்து படத்தை பிடிஎஃப் பார்மேட் ல் சேமிக்கவும்
நீங்கள் முடித்த பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்